யாரையுமே இப்படி எந்த வித்தியா~ எந்த actor யுமே பிடிக்காம இருக்க முடியுமா ஏதோ ஒரு actor க்கு பிடிச்சுத்தானே ஆவணும் டேய் நானும் ஒரு actor தான்டா நீ actor லாம் இல்லைடா நீ எல்லாம் மாட்டடா.

நீ எல்லாம் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்ட சரிப்பட்டு வருவேன் என் acting எல்லாம் நீ பார்த்ததில்லையே இல்லை பார்த்ததில்லை வா வா இன்னைக்கு evening நீ அதை பார்த்திருக்கணும். அப்படியே உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருப்பேன் நல்ல வேலை miss ஆ~ அஹ் தப்பிச்சேன்ல அலைபேசி அமுக்கிட்டு போயிருச்சு. அப்புறம் ஹரி வேலைக்கு போயிட்டானா இருக்கானா இருக்கியாடா line ல hello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

அவன் போய் நாலு பொட்டலம் எடுத்து போட்டா காசு அவனுக்கு ஒரு ஏழாயிரம் ரூவா வரும் உம் நான் போனேன் ஒரு மூணு நாள் இரண்டு நாள் என்னமோ போனேன் ஆனா புடிக்கலை அந்த வேலை. அங்க ஒரு அக்கா ஒரு மாதிரியா இருந்துச்சு அதனால எனக்கு சும்மா ரொம்ப over கோ~ உம் audio விட்டு விட்டு கேக்குதுடா அதுக்கு நான் என்னப்பா பண்றது app error உ நான் ஒண்ணும் பண்ண முடியாது அதுக்கு உம் அதனால எனக்கு பிடிக்கல போகலை. சரி எதுக்குன்னு சொல்லிட்டு வீட்லயே வேணான்னு சொல்லிட்டாங்க.

வண்டிக்கு என்னலாம் modification லாம் பண்ணலான்னுட்டு இருக்க நான் projector போடலான்டிருக்கேன் போட்டாச்சு இதைவிட கொஞ்சம் high இது projector உ அப்புறம் DRL லு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

அந்த வண்டிக்கு activa க்கு எப்படிடா ringlet போடுவ என்னடா பேசற நீ

அந்த இதுக்கு கீழ மாட்டலாம் tire க்கு மேல மாட்டலாம்.

tire தெரியுமா? mud guard க்கு மேல மாட்டலாம். ஏன்டா மனசாட்சி வேண்டாமாடா? headlight visor ல மாட்டலாம்னா சரிங்கலாம்.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

amount நிறைய இருந்தா dip coating குடுக்கலான்டிருக்கேன்

carboned coating

maths exam க்கு என்ன பாத்துட்டியா sum எல்லாம் பாத்துட்டியா அதான் ஒருத்தன் இருக்கானே சொல்லித்தருவான் அப்புறம் எதுக்கு நான் கவலைப்படணும் உம் ஹம் நாளைக்கு எப்ப போற அங்க வீட்டுக்கு படிக்கிறக்கு

சொல்லி தந்துருவாரு என் மண்டையில ஏறிரும்

அப்படியே அவங்க வீட்டிலே நல்லா கறி குழம்பு செஞ்சு வைச்சிருப்பாங்க சாப்பிட்டு

அவன் வேற pure vegetarian ஆமா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 என்னப்பா பண்ண சொல்ற என்னை அவன்தான் எனக்கு சொன்னான் உம் pure vegetarian ன்னா வாயிலேயே அடிச்சிடுவேன் அதும் மார்கழி மாசம்னா சிக்கனே செய்ய மாட்டாங்களாமா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 அப்ப நீங்க மட்டும் குஸ்கா வாங்கித் தின்னீங்க அது எந்த கணக்குல வரும்

நான் அது தனிக்கணக்கு நான் எங்க வீட்டுல மார்கழி மாசம்லாம் இல்லை கணக்குல வராது எனக்கெல்லாம் இது எந்த rules உம் இல்லை எங்க வீட்டுல எது வேணாலும் வாங்கி சாப்பிடுன்னு சொல்லிருவாங்க.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

இது என்ன மார்கழி மாசமா தை மாசமான்னு

ஏதோ கடமைக்கேன்னு நாளை ஓட்டிட்டு இருக்க நீ உட்கார்ந்துட்டு

உம் அப்புறம்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 ஆமா எதுக்கு class வெச்சானுங்கன்னு எனக்கே புரியல கடுப்பா இருக்கு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

எல்லா class ஐயும் ஒண்ணா உட்காரவெச்சு படிக்கவெச்சது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

என்ன அந்த bench ல கொஞ்சம் ஒட்டியிருக்கலாம் அங்க mechatronics உ automobile உ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 கொஞ்சம் identify பண்ணியிருக்கலாம் யார் யார் எந்தெந்த இதுன்னுட்டு

அதனால இந்த மூணு blue color உ எந்த இதுன்னு கண்டுபிடிக்கமுடியல

ஆனால் கடைசிவரை அவனுக்கு மட்டும் வாழ்வுடா

இன்னொருத்தன் கடைசி இதுல உட்கார்ந்து இந்த பொ~ குண்டு பொண்ணுகிட்ட பேசிட்டு இருந்தான்ல

அவன் வந்து பேசிக்கிட்டே இருந்தான் அதாவது regular கிட்ட வேற phone பண்ணி question வேற வாங்கணும் maths க்கு important question ஏதாவது குடுத்திருக்காங்களா என்னன்னு

என்னடா என்னத்தடா உருட்டிட்டுருக்க பின்னாடி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

எதும் பண்ணாதீங்கன்னு சொன்னாலும் வந்து உருட்டிட்டுக்கிடக்குறது ரொம்ப முக்கியம் அதெல்லாம்

அவன் chair எடுத்துப்போடுன்னு சொல்லபாடு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

அப்படியே சும்மாவே உட்கார்ந்துட்டுருந்தா அவுங்க சோறு போட்டுருவாங்களா உனக்கு

அந்த கௌதம் அண்ணா வேற ஏதோ wifi வேற recharge பண்ண முடியலை data எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டிருந்தாங்க என்ன ஆச்சுன்னு தெரில

சுத்திட்டே இருந்துச்சுன்னுட்டு ஓஹோ அப்புறம் என்ன upload ஆச்சா இல்லியா ஆகலை அதான் இப்ப zero percent உ இருந்துச்சு.

அதான் என்னன்னு தெரியலை கேட்டதுக்கு ready பண்ணலாம் அப்படின்னாங்க இன்னைக்கு பத்~ பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்துல ready பண்ணிருவேன்னாங்க

உன்கிட்டயும் கௌதம் அண்ணாதான பேசினாங்கா யாருமே பேசல என்கிட்ட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 இல்ல நீயும் நானும் தான் பண்ணிட்டிருக்கோம் அதான் எதுக்கு பண்ணிட்டிருக்கோம் இது யாரும் phone யாருமே சொல்லலையா பண்ணணுன்ட்டு

உம் எப்போ சொன்னது இது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

அப்புறம்தான் நான் கேட்டதுக்கு சரிண்ணா பண்ணிக்கலாம் அனுப்பிச்சு விடுறேண்ணா அப்படின்னு சொன்னாங்க

அப்புறம்தான் உனக்கு கூப்பிட்டேன்

இன்னும் மூணு மணிக்கே போயிட்டியே எப்படினாலும் தூங்கிட்டே தூங்கி எந்திரிச்சிருப்ப அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன் இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்க நீ இல்லடா செம்ம tired ரா வரும்போது கண்ணுலவேற பூச்சி விழுந்துருச்சு

அதையும் தொரத்திட்டே வரும்போது correct ஆ கண்டுபுடிச்சிருச்சு நேத்து அப்படியே ஓட்டுனேன்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

பாவம் அந்த கார்த்தி இது காயத்திரிட்ட கொஞ்சம் சொல்லியாச்சும் வைக்கணும்டா பார்த்து உட்காரு அவங்ககிட்டன்ட்டு

வண்~ இந்த வண்டி பின்னாடி காத்து இல்லைன்னு சொல்லிட்டு சும்மா தேவையில்லாத இடத்துல எல்லாம் சு~ wheel அ இது பண்றான் rise பண்ணி குதிக்கிறான்

எனக்கு தெரிஞ்சு அவன் tire யே மாத்த வேண்டியது வரும்னு நினைக்கிறேன்

alloy bend ஆயிடும் ஆயிருன்னு நெனைக்குறேன் நானு நான் alloy எல்லாம் ஓரளவுக்குதான் தாங்கும் அப்புறம் உடைஞ்சிருன்டா ஹரிக்கு என்ன வேணா ஆகட்டும் காசு ready பண்ணி சொந்தக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க பார்த்துக்குவாங்க

கார்த்திக் பார்த்தன்னா அவன் அம்மா அப்பா அப்புறம் அது அம்மா அப்பாதான் இருக்காங்க ஒரே பையன்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 ஹரிக்கு இன்னும் பொறுப்பில்லை விளையாட்டு பையனாவே சுத்துறான்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

அந்த வண்டியில எவ்வளவு தாட்டி இவனை கீழ விழுக வச்சிருக்கு தெரியுமா அந்த கரிஷ்மா

யோசிக்காம பண்றதுதான் விடு உம் நிறையாதாட்டி சொல்லியாச்சு இந்த வண்டி வேணான்டா குடுத்துட்டு வேற எதா Rone fiveVfour ஆச்சு வாங்கு

நான் Rone five வாங்கிட்டு தூக்கிட்டு போறதுக்கா வேற எதுவும் வாங்க சொன்னேன் ராயல் என்ஃபீல்ட் எடுத்துக்கோ வேற எதுவும் எடுத்துக்கோன்னுட்டு அவனுக்கெல்லாம் weight ஆன வண்டியாதான் வாங்கிக் குடுக்கணும் அப்பதான் ஒழுக்க மரியாதையா கம்முனு போவான் ராயல் என்ஃபீல்ட் வேணா எடுத்துக்கோ ஹிமாலயா அது மாதிரி எடுத்துக்கோன்னு சொன்னேன் எடுத்துக்கோ சொன்னேன் எதுடா அவனுக்கெல்லாம் classic அந்த மாதிரிதான் thunder bird உ thunder bird ஏ இப்ப வர்றதில்லை எடுக்கணும்.

அதான் நிறுத்திட்டாங்கல அது அவனோட

இல்லனா big boy எடுத்துகுடுத்தரணும் அதெல்லாம் weight உ செம weight உ பொணம் weight இருக்கும் தூக்க முடியாது வண்டிய wheeling எல்லாம்

அப்படி என்ன அவன்மேல கொலவெறி உனக்கு அம்பாசிடருக்கே அவனால பெட்ரோல் போட முடியல நிறுத்தி வச்சிருக்கான்

இதுல இதைய வாங்கி கொடுத்தா அவன் அம்பாசிடரை வித்துதான் பெட்ரோலுக்கு காசு அஹ் காசு குடுக்கணும் உம் bore அடிக்குதுடா என்னடா பண்றது